நீங்க government exam pass பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களோட stress வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப நீங்க பெரிய பெரிய கம்பனில வந்து select ஆகி போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு stress வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் government கொஞ்சம் கம்மியா இருக்கும் government உங்களுக்கு நெறைய சலுகைகள் குடுப்பாங்க private compare பன்ற அப்ப உங்களுக்கு சலுகைகள் அதிகமாவே இருக்கும் வாரத்துல ரெண்டு நாள் leave கிடைக்கும் ஆனா private அப்படி கிடைக்காது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கு கரூர்ல best college அமராவதி college தான் நல்ல இருக்கும்

உங்களோட family இருக்க அம்மா அப்பா எல்லார் கிட்டயும் ஆலோசைனை பண்ணிட்டு நீங்க final கூட முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க ஆஹ் college யோட கட்டமைப்பு எல்லாமே கோயம்பத்துர்ல இருக்க college மாறியே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் canteen உங்களுக்கு உள்ள அங்க இருக்க கூடிய கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஹ் நான் நேர்ல பாத்திருக்கேன் நீங்க வேன்னுனா college சேர்த்துக்கு முன்னாடி college நேர்ல வந்து பாருங்க உங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாத்தைக்கு கூட்டிட்டு வந்து காமிங்க college எல்லாரு புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க

உங்களுக்கு college லையே placement tranings எல்லாமே provide பண்ணிருவாங்க நீங்க அதுல வந்து கவனம் மட்டும் செலுத்தனா போதும் placement class எல்லாம் leave போடாம attend பண்ணுங்க அத நல்ல பயன்படுத்திகோங்க placement class நல்ல பயன்படுத்திகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பெரிய company வேல வாங்க முடியும் அங்க படிக்கற student அவங்க hundred percentage ninety five percentage வரைக்கும் placement வந்து provide பண்ணிட்டு இருக்காங்க students க்கு நீங்க நான் சொல்லறது வச்சி மட்டும் முடிவு பன்னகூடாது அங்க படிச்ச students கிட்டயும் பேசுங்க பேசி அவங்க கிட்டையும் கேட்டு பாருங்க ஏன அவங்க நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் அவங்க உங்க கிட்ட சொல்லுவாங்க okay வர்த்தினி நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க ஆமா நீங்க வந்து இந்த இருபது பேத்துல ஒருத்தரா நாங்க உங்கள தேர்வு பண்ணிருக்கேன் நீங்க இத வந்து எப்படி உணரிங்க

நீங்க school படிக்கும்போது இந்த trast நீங்க apply பன்னிருகிங்க okay உங்களோட நீங்க படிக்க போற UG மட்டுல PG degree எங்களோட trast ஏத்துக்கும்

நீங்க எதாவது business பன்ற interest கீது இருக்கீங்களா இப்ப நீங்க college முடிச்சி வேலைக்கு போக போறீங்கள்ள இல்ல business பண்ண போறிங்களா நீங்க உங்களோட வாழ்கையில நான் இது தான் ஆகா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கைகான gool set பண்ணிடிங்களா

உங்களோட கனவுகள் கூடிய சீகரம் நிறைவேற இறைவனை பிராத்திகறேன் உங்களுக்கு எதாவது நீங்க இதுக்கு அப்பறம் business start பண்ணுவேன் சொன்னிங்க உங்களுக்கு business relavent ஆலோசைனை எதாவது வேணுமா இப்ப உங்களோட family யாரவது business பண்ணிட்டு இருக்காங்களா

okay okay may be உங்களோட family உங்களோட அம்மா அப்பா யாரவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆலோசனை மூலையுமா உங்களால easy ஆஹ் business start பண்ணிட முடியும் ஏன அவங்க உங்களுக்கு investment பண்ண amount குடுப்பாங்க correct ஆஹ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க job க்கு போயி அதுல வர கூடிய சம்பாதியத்த வச்சி மட்டும் தான் எங்களால என்ன பன்னமுடியுன்ன முதலிடு பண்ண முடியும் புதுசா start பண்ண கூடிய தொழிலுக்கு முதலிடு பண்ணமுடியும்

நீங்க ஒரு company க்கு join பண்ணி ஒரு company கீழ கொஞ்ச நாள் work வேல செஞ்சிங்க அப்படின்னா அப்படின்னா நீங்க நெறைய விஷயங்கள் கத்துகுவிங்க இது உங்களோட உங்களுக்கு புது புதிய தொழில தொடங்கறதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு உதவிய இருக்கும்

நாங்க எங்களோட education trast மூலையுமா நிறையா students க்கு இது மாறி provide பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் ஒரு தொழில் தொடங்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆலோசைனைகள் எல்லாமே ஞாயிற்று கிழமை வந்து நாங்க free provide பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வென்னும் அப்படின்னா கூட நீங்க எங்கள connect பண்ணிக்கலாம் ஆஹ் நீங்க தாரளாம யார வேன்னுனாலும் இதுல join பண்ணிவிடலாம் எங்களோட trast பத்தி நீங்க எல்லார் கிட்டயும் தாரளாம சொல்லுங்க அவங்க நிறைய விஷயங்கள் எங்க மூலையுமா எங்க கிட்ட இருந்து கத்துக்குவாங்க

இதுக்காக நாங்க எந்த கட்டணமும் வசுளிகறது இல்ல முற்றிலும் இலவசம் இத நீங்க தெளிவா எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க ஆமா நீங்க twelfth வந்து ஒரு group எடுக்கற அப்ப confusion இருந்துட்டே இருக்கும் ஏன நீங்க ஒரு tenth வரைக்குமே common தான் இருந்திச்சி பொதுவா தான் இருக்கும் ஆனா twelfth வரும் போது பணடாவது வரும்போது மட்டும் தான் உங்களுக்குள்ள இந்த மாறி இருக்கும் நெறைய அப்போ தான் நெறைய நெறைய குழு group எல்லாமே இருக்கும் so நீங்க ஏன் particular அந்த commerce அப்படிங்கறத ஏன choose பண்ணி எடுத்திங்க நீங்க வந்து கண்டிப்பா அந்த group எடுக்கறப்ப நெறைய விஷ்யங்கள வந்து feel பன்னிருபிங்க உங்க அம்மாவ இருக்கட்டும் உங்க அப்பாவ இருக்கட்டும் உங்க உன்ன biology எடுக்க சொல்லிருபாங்க so அந்த மாதிரி உங்களோட உறவினர்கள் அவிங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆலோசனைகள் உங்களுக்கு குடுத்திருபாங்க அந்த இடத்துல நீங்க எந்த மாறி நெனச்சிட்டு இருந்திங்க நான் ஏன இத உங்க கிட்ட கேக்குறேன் அப்படின்னா நீங்க tenth ளையும் five hundred க்கு four eighty above score பன்னிருகிங்க ஒரு நல்ல mark வந்து எடுத்து அப்பறம் ஏன் நீங்க இத எடுத்திருகிங்க அப்படிங்கறதுக்காக தான் கேட்டன் இப்ப நீங்க நீங்க கடைசியா சொன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா twelfth group வந்து நிங்களே தான் முடிவு பண்ணி எடுத்திருகிங்க அதே மாறி college க்கு எடுக்கபோற course நீங்க தான் முடிவு பண்ண போறிங்கள

particular BCOM general மட்டும் கிடையாது BCOM computer application BCOM professional accounting and BCOM company secertiry BCOMIT இந்த மாறி நெறைய புதுசு புதுசா நெறைய courses எல்லாம் வந்திட்டு இருக்கு நீங்க எல்லாரு common எடுக்கறதே எடுக்காம நீங்க புதுசா course கூட எடுத்து படிகரதுனா கூட படிக்காலாம்

ஆஹ் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க எங்கள connect பண்ணுங்க உங்களுக்கு எதாவது தகவல்கள் details வென்னும் அப்படின்னால்லும் நீங்க எங்கள connect பண்ணுங்க நாங்க உங்களுக்கு எப்போ வேன்னுனாலும் share பன்றோம் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்க ஆஹ் உங்களோட friends உங்கள மாறி எல்லாருமே குழப்பத்துல தான இருக்காங்க course choose பன்றதுல

ஆஹ் நீங்க schooling ளையும் schooling இருக்கட்டும் நல்ல mark வந்து score பன்னிருகிங்க நீங்க அந்த நல்ல mark score பன்றதுகாக நீங்க அதுகாக எப்படி கடினமா உலைச்சிங்களா இல்ல எப்படி இந்த mark நீங்க score பண்ணிங்க நீங்க மத்தவங்களுக்கு எதாவது opinion கேட்டாங்கன்னா என்ன மாறி குடுக்க போறீங்க மத்தவங்களுக்காக அதுல நீங்க என்ன மாரியான ஆலோசைனைகள் பண்ணுவிங்க தெரிஞ்சிக்போரிங்க நீங்க இப்போ வரைக்கும் கல்லூரியா தேர்வு பன்றதுல குழப்பத்துல இருக்கீங்களா இல்ல கல்லூரிய தேர்வு பண்ணிடிங்கள okay okay நீங்க தேர்வு பண்ண கல்லூரி and தேர்வு பண்ண அந்த particular course அது எல்லாம் choose பண்ணி நல்ல படிங்க college ளையும் university rank hold வாங்குவிங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாப்போம் நீங்க அப்ப charted account கூட படிக்க start பண்ணலாமே okay இதுக்கு அப்பறம் கல்லூரி முடிச்சதுக்கு அப்பரம் நீங்க எதாவது ஒரு business இந்த மாறி start பன்றிங்க அப்படினா கூட நீங்க அப்ப கூட எங்கள வந்து connect பண்ணலாம் நாங்க உங்களுக்கு help பண்ணுவோம் ஆஹ் நான் நெறைய free trainings வந்து குடுத்துட்டு இருக்கோம் business க்கு மட்டும் கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு யாரவது கூட பொறந்தவங்க இருக்காங்களா

physics class chemistry class maths தமிழ் english ஒவ்வொன்னுக்கும் free ஆவே நாங்க வந்து வகுப்புகள் எல்லாமே குடுத்திட்டு இருக்கோம் எங்களோட trast மூலையுமா உங்களோட உறவினர்கள் மூலையுமா

நெறைய கிராம புறத்துல பாத்திங்க அப்படின்னா நெறைய மாணவர்கள் படிக்க வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டபடுறாங்க so அந்த மாறி இருக்கற students எல்லாமே நாங்க focus பண்ணிட்டு இருக்கோம்

okay மறக்காம எல்லார் கிட்டையும் சொல்லிருங்க எங்களோட details எங்களோட trast பத்தி எல்லா விஷயமுமே நீங்க full அவங்க கிட்ட A to Z எல்லாத்தையும் நீங்க share பண்ணிடுங்க நான் உங்களுக்கு website எல்லாமே எல்லா link நான் send பண்ணிறேன் அவங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்கள direct நேரடியாவே என்னோட connect number குடுத்து எனக்கே call பண்ண சொல்லிருங்க ஆஹ் இப்ப நம்ப நெறைய colleges நம்ப நெறைய colleges choose பன்றோம் but நம்ப ஒரு நல்ல company place ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி வென்னும் அப்படின்னு சொல்லி நெனைக்குரிங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்ல mind store பண்ணி வச்சிகோங்க நீங்க எந்த college வேன்னுன்னாலும்நீங்க வந்து join பண்ணிகொங்க அது வந்து உங்களோட problem பிரச்சனை கிடையாது நீங்க என்ன college join பண்ணாலும் நீங்க ஒரு பெரிய college join பண்ணாலும் சின்ன college join பண்ணாலும் நீங்க உங்களோட திறமைய வளத்திட்டே இருக்கிங்களோ அந்த அளவுக்கு company வந்து உங்கள வந்து வேலைக்கு அவிங்க வந்து உங்கள அந்த company எடுத்துட்டு போயிருவாங்க வேலைக்கு அந்த வேலைக்கு அதுனால நீங்க உங்களோட திறமைய நல்ல வலத்துகொங்க ஏன அது தான் ரொம்ப முக்கியம் நீங்க உங்களோட திறமைய வளத்துகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல company வந்து உங்களால place ஆகா முடியும்

உங்க கிட்ட திறமைய அந்த ஆலோசனை பண்ண கூடிய விஷயங்கள் untill பன்றது அந்த மாறி aptitude எல்லாமே reasoning எல்லாமே உங்க கிட்ட வந்து நல்ல திறமைய இருக்கீங்களா சூப்பரா பன்றிங்கள அது எல்லாமே company வந்து உங்க கிட்ட வந்து எதிர் பார்த்துட்டு இருக்காங்க அதுனால நீங்க அதிகமா அதுல வந்து கவனம் செலுத்துங்க உங்களுக்கு எதாவது career எதாவது ஒரு company எனக்கு வந்து வேலை வாங்குறதுக்கு எதாவது எனக்கு கொஞ்சம் ஆலோசனைகள் குடுங்க எனக்கு ஒரு company போய் எனக்கு மத்தவங்க எல்லாரு முன்னாடியும் பேசறதுக்கு எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எது relavent உங்களுக்கு ஆலோசனை வேண்ணும் அப்படினாலும் இது educational trast தான் so கல்வி சம்பந்த பட்ட எல்லா ஆலோசனைகளுமே நாங்க உங்களுக்கு இலவசமா வழங்குவோம் ஆஹ் உங்களுக்கு எது எது வேன்னுனாலும் நீங்க call பண்ணாலும் உங்களுக்கு எப்ப எதாவது சந்தேகங்கள் இருக்க

ஆஹ் நாங்க இது வரைக்கும் ஒரு ஐயாயரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த மாறி நெறைய குடுத்திட்டு இருக்கோம் அதுல ஐயாயிரத்துல ஒரு ஒரு மூனாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து நல்ல ஒரு company வந்து place ஆகிருகாங்க நாங்க எல்லாமே தமிழ்நாட்டுல எல்லா students க்குமே நாங்க வந்து இது provide பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து எந்த student நாங்க வந்து force பண்ணமாட்டோம் நீங்க இந்த college அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எதுல எந்த college எந்த கல்லூரிய தேர்ந்து எடுக்கணும் ஆர்வம் இருக்கோ நீங்க அந்த கல்லூரிய தேர்வு பண்ணிகொங்க நாங்க எல்லாத்துக்குமே மாணவர்களுக்கு full ஆவே சுதந்திரமா விட்டுருவோம் அவிங்களுக்கு எந்த துறையில அரவம் அதிகமா இருக்கோ அது வந்து அவிங்க choose பண்ணி படிக்க சொல்லறத இருக்கட்டும் ஒரு கல்லூரிய தேர்வு பன்றத இருக்கட்டும் எல்லாமே அவிங்கலோடைய இதுலையே விட்ருவோம் ஆஹ் கண்டிப்பா நாங்க self motivation பண்ணுவோம் நிறையவே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க students க்கு இப்போ வரைக்கும் நாங்க கல்வி சம்பந்தமான ஆலோசனைகள் மட்டும் வழங்கிட்டு இருக்கோம் அப்பறம் அந்த business க்கு ஆலோசனைகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம் நீங்க உங்களோட point of view sucess பத்தி என்ன நேனைகிரிங்க நம்ப எவ்வளோ முயற்சி பன்றோம் அப்படிங்கறத விட நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல mark score பன்னிருகிங்க அப்படின்னா அதுக்காக நீங்க என்ன பன்னிருபிங்க daily ஒரு தொடர்ச்சி நீங்க அதுக்கு உலச்சிட்டே இருந்திருப்பிங்க so ஒரு success அப்படிங்கறது ஒரு consistant பண்ண மட்டும் தான் கண்டிப்பா ஒரு வெற்றி இங்கறது கண்டிப்பா அடைய முடியும் நீங்க எவ்வளோ தான் கடினமா உலச்சாலும் அந்த ஒரு வெற்றிய நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா அதுக்காகவே நீங்க correct வேலை செய்யணும் நீங்க ஒரு business நீங்க ஒரு business கூட எடுத்து பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு job க்கு கூட போங்க நீங்க உங்கள மேலும் மேலும் நீங்க அடுத்த அடுத்த position நீங்க போகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா வேல செய்யணும் ஒரு சில மாணவர்கள் வந்து எங்களுக்கு call பண்ணி சொல்லுவாங்க இந்த மாறி உங்களோட ஆலோசனைகளால தான் நாங்க இந்த மாறி place ஆகிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி madam இந்த மாறி ஒரு சில students வந்து எங்களுக்கு call பண்ணி சொல்லுவாங்க so அதையெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஆமா இதே மாறி உங்களுக்கு எதாவது ஆலோசனைகள் வென்னும் கல்வி சம்பந்தமா வென்னும் அப்படினாலும் இல்ல ஒரு தொழில் சம்பந்தமா வென்னும் அப்படினாலும் உங்களுக்கா இருக்கட்டும் உங்களோட குடும்பத்துல யாருக்க வேண்டும் அப்படினாலும் உங்களோட உறவினர்கள் உங்க கூட படிச்ச நண்பர்கள் இந்த மாறி யாருகாவது என்ன ஆலோசனைகள் வென்னும் அப்படினாலும் நாங்க முற்றிலும் இலவசமா பண்ணிட்டு இருக்கோம் அவங்கள எப்போ வேன்னுனாலும் எங்கள connect பண்ண சொல்லிருங்க ஆஹ் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்க எல்லா சந்தேகங்களையும் நாங்க clear பண்ணி குடுத்திருவோம் நீங்க உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே training link share பண்ணி அந்த timing க்கு correct உள்ள வந்து அந்த training attend பண்ண சொல்லிருங்க okay கண்ணா okay okay thank you thank you ஹம் hello சொல்லுங்க sir ஹம் ஆமா sir சொல்லுங்க உங்களுக்கு என்னங் sir வேணும்

எப்ப sir book பண்ணிங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிய்யா எப்ப நீங்க போறேங்க எப்ப travel பன்னுறேங்க இன்னும் ரெண்டு நாள்கள்லையா செரி sir நீங்க book பண்ணும் போதே நீங்க இந்த seat தான் வேணும்ன்னு கேட்டுருந்தேங்களா இல்ல இல்ல sir அப்டி மாத்த முடியாது sir திடீர்ன்னு வந்து நீங்க கேட்டேங்கனா எப்டி sir எங்களால மாத்த முடியும் Sir ஆமா sir நாங்க air india service ல இருந்து தா sir பேசுறோம் ஆமா sir ஆமா எங்க எங்கலோடைய சேவை எப்பொழுதுமே தரமானதா தான் இருக்கும் சரி sir இப்போ நீங்க நான் சொல்லுறேன் நல்லா கவனிங்க இப்போ நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டேங்க இப்ப நீங்க திடீர்ன்னு travel பன்னுறேங்க அந்த seatalready book ஆயிடுச்சு sir இன்னொருத்தவங்க book ஆயாச்சு

இல்ல sIr okay sIr இப்ப ஒங்களோட இது எல்லாம் எனக்கு புரியுது sir இப்ப அந்த seat already book ஆயிடுச்சு sir இப்ப நான் எப்டி sir ஒங்களுக்கு மாத்துறது இல்ல sir நாங்க இப்ப cancel பண்ணுனாங்க அப்டின்னா அவங்க அந்த passenger வந்து என்கிட்ட கேப்பாங்கள siralready நாங்க மூணா number seat தான் கேட்டோம் ஆன book ஆகிடுச்சு நீங்க ஏன் sudden ன்னா நீங்க மாத்தி விடுறேங்கன்னு கேட்ட நாங்க என்ன sir சொல்லுறது இல்ல sir நீங்க ஒங்களோட luck அபக்குறேங்க அதே மாறி அவங்களும் இந்த மாறி ஒங்கள மாறி பாத்தாங்கன்னா சேரி sir சேரி sir இந்த ஒரு நிமிஷம் இருங்க sir நா இந்த manager கிட்ட கேட்டு ஒங்களுக்கு சொல்லுறேன் sir அப்டிய line ல இருங்க sir Hello sir ஆஹ் sir நான் manager கிட்ட கேட்டேன் அவங்களும் அத sir சொல்லுறாங்க இப்ப sudden ஆ வந்து மாத்தணும் அடின்னா எப்டிம்மா மாத்துறது அப்டின்னு கேக்குறாங்க sir சரிங்க sir sir இப்ப நா சொன்னது ஒங்களுக்கு புரியணும் sir இப்ப sudden ன்னா மாத்த முடியாது sir எங்களுக்குமே அது டக்குன்னு மாத்துன்னா எங்களுக்கு உள்ள manager எங்கள கேப்பாங்க sir எப்டி நீங்க மாத்துநேங்க cancel பண்ணிட்டு எப்டி மாத்துநேங்க அப்டி கேப்பாங்க sir அதுனால நா வந்து நா ஒங்களுக்கு மாத்த முடியாது சொல்லல இவ்ளோ தூரம் நீங்க கேக்குறது னால ஒங்களுக்கு மாத்துறதுக்காக try பண்ணுறேன் sir இல்ல sir அப்டி கண்டிப்பா எங்களால குடுக்க முடியாது sir

நான் மாத்த மாட்டேன் சொல்ல sIr முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்டுருந்தேங்கன்னா எப்டியாவது நாங்க மாத்த try ண்ணிருபோம் ஆனா இப்ப வந்து. book பண்ணேன் அந்த seat book ஆயிருச்சு sir அதுனால தான் நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் இப்பதைக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லி இப்ப seat number ten வேணா கலியா இருக்கு sir அங்க வேணா மாத்தலா sir அது பாத்தேன்னா கொஞ்சம் backside தா sir இருக்கும் நீங்க எப்டி sir எதிர் பாக்குறேங்க center அ வேணுமா இல்ல backside அ வேணுமா இல்ல front ல மூணாவது number seat book ஆகிருச்சு sir இப்ப பத்தாவது number seat வெனா காலியா இருக்கு sir இப்போதைக்கு sir அதலாம் உங்களோட இதுக்காக நீங்க பாக்க கூடாது sir எங்களையுமே நீங்க பாருங்க sir

Okay sir okay

sir இப்போ நீங்க ஜோசியம் அதுலா பார்த்து நீங்க முனாவது numbers முனாவது number தா உங்களோட ராசியான number அப்டிலம் சொல்றிங்க ஆனா இது வந்து எல்லா இடதுலயுமே பொருந்ததும்மா sir இப்ப நீங்க bus லையே போறீங்க எனக்கு அந்த மூனா number seat தா வேணும்னு வந்து கேட்பிங்களா sir

ஆனந்த ஆஹ் sir okay

இப்போவே கேட்டு சொல்லனும்மார sir சேரி sir இவளவு தூரம் நீங்க request ஆஹ் கேக்குறதுனால நா இப்ப

ஆஹ் line லையே இருங்க sir அப்டியே Hello sir hello ஆனந்த் sir ந பேசுறது கேக்குதுங்க ஆஹ் sir போய் ந போய் manager இந்த மாதிரி சொன்னே ஆனந்த் sir இருகாங்க அவுங்க business man இந்த மாதிரி மூனா number seat த வேணும் அப்டி சொல்லி கேகுரங்க அப்டி சொல்லி கேட்டேன் எங்க manager ட அப்றம் ந சொன்னே அவுங்க request ஆஹ் கேட்டுட்டே இருகாங்க அதான் அவுங்களுக்கு ராசியான seat ஆஹ் அதுலதா அவுங்களுக்கு நெறையா நெறைய time அவுங்க நம்மதுலதா அவுங்க travel பண்ணிட்டு இருகன்கலாம் அப்டீப்டின்னு கேட்டேன் நானு எங்க manager என்ன பன்னிருகருணா okay இந்த one time அவுங்களுக்காக மாத்தி விடுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருகாறு sir அதனால நா உங்களுக்கு கண்டிப்பா ந மாத்த மாத்துறேன் sir ஆஹ் ஆமா sir ந இப்ப வந்து manager கிட்ட கேட்டதுனால okay இவளவுதூரம் அவரு வந்து கேக்குறதுனால நம்ம மாத்திரலாம் அப்டின்னு சொல்லிட்டாரு sir ஆஹ் ந உங்களுக்கு மாத்துறேன் சார் கண்டிப்பா மூனா number seat தா உங்களுக்கு வேணும் அப்டின

இல்ல sir இப்ப வந்து நீங்க இந்தன வருஷம்மா எங்களோ customer ஆஹ் இருந்துருகிங்க sir இப்ப இத கூட நாங்க உங்களுக்காக பண்ணலன next time நீங்க வரவே யோசிபிங்கதன sir Okay sir okay sir okay Okay sir okay sir thank you sir education கல்வி கல்வி ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னா உயிர் வாழ்றதுக்கு எப்படி நீரும் உணவும் முக்கியமோ அது மாதிரி தான் கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த காலகட்டத்தில படித்தவர்களால் மட்டும்தான் இந்த சமூகத்தை வந்து நல்ல ஒரு முறையில கொண்டு போக முடியும் அறிவை வளர்க்கறதுக்கு எது சரி கல்வி படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால எது சரி எது தப்பு அப்படின்றதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கல்வின்றது வந்து ரொ~ குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாம் சிறு சிறு சிறு~ இப்ப தொழிலாளர்கள் சிறு தொழிலாளர்கள் எல்லாம் கூட இப்பெல்லாம் நிறைய அவங்களை எல்லாத்தையும் இப்ப நம்ம படிக்கிறதை முக்கியம்ன்றதுனால நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருகாங்க ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு எப்படி உணவு உடை நீர் முக்கியமோ அதே மாதிரி கல்வி முக்கியமாதான் இருக்கு மனிதன் வாழ்றதுக்கே கல்வி வந்து முக்கிய பங்கு ஆஹ் முக்கிய பங்கு வகிக்குது திருவள்ளுவர் அப்பவே என்ன சொல்லிருக்காருன்னா கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கல்லாதவர் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுக்கு அர்த்தம் என்னன்னா கண் இருக்கிறவங்க வந்து படி~ படி ச்சு கண்ணு இல்லாதவங்க வந்து படிக்~ படிக்காதவங்க வந்து கண் இல்லாதவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் புகழ்னு

அது இல்லாம படிப்பு மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அவங்க வாழ்க்கையையே அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும் படிப்புன்றதுனால கல்வியினால நிறைய விஷயத்தை மாத்தலாம் கல்வி அவங்க குடும்பமா இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் எல்லா விஷயமும் மாத்தலாம். படிக்கிறதினால அவங்க ஏழ்மையா இருந்தாக் கூட அதை அடுத்த generation க்குப் போகும்போது அது வந்து வேற மாதிரியான ஒரு ஒரு உணர்வைக் கொண்டு வந்துரும். அவங்க குடும்பத்தையே அதனால மாத்தலாம் படிப்பினால மட்டும்தான் அது முடியும் வேற எதாலயுமே எதுவுமே நம்ம சூழ்நிலையை எதுவுமே மாத்த முடியாது ஒரு நாட்டில வந்து மன்னர் படிச்சா அந்த நாட்டுக்கு மட்டும்தான் பெருமை ஆனா படிக்~ ஆனா படிச்சவங்க எங்க போனாலுமே பெ~ பெ~ பெருமையாதான் இருப்பாங்க பணம் பொருள் செல்வம் இது எல்லாமே

மத்தவங்களுக்கும் use ஆகற வகையில அதை நம்ம பயன்படுத்தணும் இப்ப நான் எங்க வீட்டில நாங்க படிச்சு தான் நான் என்னோட சகோதரிகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறேன் அதனால அவங்களோட கல்வித் திறனும் மேம்படுது ஏன்னா இது மூலியமாவே கல்வி எவ்வளவு முக்கியம்ன்னு நாம சொல்லி இருக்கலாம் ஒரு தலைவர்கள் ஒரு நல்லா படித்த தலைவர்களா~ தலைவர்களால மட்டும்தான் நம்ம நாட்டை நல்ல முறையில கொண்டு போக முடியும் அது படிச்சிருந்தா மட்டும் கல்வி அப்படின்ற இது ஒண்ணால மட்டும்தான் முடியும் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக இப்படின்டு திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு எவ்வளவு படிப்பு கல்வின்றது எவ்வளவு எவ்வளவு முக்கியம்ன்ற முக்கியம்ன்ற ஒரு விஷயத்தையே அப்பவே அந்த காலத்திலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கல்வி கற்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாதான் இருக்குது கல்வி

பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு ஔவையர் இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கு அந்த காலத்திலேயே நிறைய பேர் கல்வி பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க ஒரு வீட்டில பெற்றோர்கள் ப~ நல்ல முறையில படிச்சிருந்தா அவங்க குழந்தைகளை வந்து இன்னும் நல்ல முறையில கொண்டு போற~ போகலாம் அவங்க வாழ்க்கையை எப்படி எல்லாம் எர் கல்வின்ற ஒரு விஷயத்து மூலியமாதான் அவங்க வாழ்க்கை திறனே மாறுதுன்னு கூட நாம சொல்லலாம் கல்வி கல்வி இப்ப வந்து நிறைய குழந்தைகள் கல்வி படிப்பு school லயே நிறைய விஷயம் கல்விக்காகப் படிக்கணும் அப்படின்றதுக்காக school லயே நிறைய தர்றாங்க free ஆ school லயே books தர்றாங்க உணவு தர்றாங்க எல்லாமே ஏன் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு தரணும்ன்ற ஒரு விஷயத்தினால நம்ம government உம் நிறைய பண்ணுது குழந்தைகளுக்காகவே school க்கு போனா சில பேர் அந்த காலத்தில எல்லாம் பாத்தா school க்கு போனா உணவு கிடைக்கும் சாப்பிடுங்க குழந்தைங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பெத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா school க்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களை அதனாலதான் school ல வந்து எந்த ஒரு குழந்தைங்களும் இல்ல என்னால படிக்க முடியலன்னு சொல்றதுக்காகவே school ல bag கொடுக்கிறாங்க books கொடுத்துடுறாங்க நிறைய அங்கயே உணவு விதவிதமான குழந்தைங்களுக்கு வந்து சத்தான உணவுகள் தர்றாங்க குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக நிறைய வசதி பண்ணி தர்றாங்க நாங்க தமிழ்நாடு government ன்னு சொல்ல முடியாது எல்லா நாட்டிலயுமே எல்லா government மே குழந்தைங்க படிப்பு முக்கியம்ன்றதுக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்கிறாங்க நல்ல தலைவர்கள் படிக்~ படிச்சதுனாலதான் படிக்கிறவங்கதான் நல்ல தலைவர்களாகவும் உருவாகிட்டு இருக்காங்க அறிவுக்கண் படிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு அறிவுக்கண் கல்வி வந்து ஒரு நல்ல மனுஷனை வந்து எந்த இடத்துக்கு வேணா கொண்டு போகும் ஒரு நல்ல பகுத்தறிவு உருவாக்குது எது நல்லது ஒருத்தவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கும் நம்ம கல்வி நம்ம படிக்கிறதுனாலதான் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்ய வேண்டாம் இது எதையும் செஞ்சா நல்லது எது செஞ்சா கெட்டதுன்னு நம்மளால படிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால வந்து அதைப் பத்தி யோசிக்க முடியுது நம்ம படிக்கிறது மட்டும் நமக்கு மட்டும் பயன்பட~ பயன்படுறது மட்டும் இல்லாம நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இப்ப school ல இப்ப college படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் கூட பக்கத்தில இருக்க சின்ன சின்னப் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்வி சொல்லி கொடுக்கலாம் school க்கு போறத பத்தி எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயத்தை அவங்களுக்கும் கத்து கொடுக்கலாம் கல்வி வந்து எப்பவும் கெட்டுப்போகாத waste ஆகாத ஒண்ணுன்னு சொன்னா அது கல்வி மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது மட்டும்தான் ப~ ஒரு பலமான ஆயுதம் என்ன எதுன்னு பார்த்தா கல்வி மட்டும்தான் ஒருத்தங்களால எதை வ~ வேணாலும் மாத்தலாம் ஆனா எதை வேணா எப்படி வேணாலும் மாற்றலாம் ஆனா கல்வின்ற ஒண்ணை மட்டும் அதை அழிக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது அவங்ககிட்ட இருந்து தனியா எடுக்கவும் முடியாது அவங்க அறிவு

இதனால நமக்கு ஒரு நல்ல அறிவுதான் மேம்படும் ஒரு நல்ல பகுத்தறிவு கிடைக்கும் நம்மளால அது படிக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம நடைமுறையிலயும் கொண்டு வரணும் சும்மா வெறுமனே படிச்சிட்டு மட்டும் விட்டுடக் கூடாது நம்ம எதை படிக்கிறோமோ அதை வந்து நமக்கு பயனுள்ள முறையிலே அதை மாத்திக்கணும் நம்ம வீட்டிலே ப~ நம்ம பெற்றவர்கள் வந்து படிக்காம இருக்கலாம் ஆனா நம்ம குழந்தைங்களை வந்து படிக்கணும்னு நினைச்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அதை வீண் பண்ணக் கூடாது அதுக்கு நல்ல முறையில எப்படி செலவு பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம படிப்பை நல்ல முறையில கொண்டு போகணும் நம்ம சமூகத்தையும் சரி நம்ம நாட்டையும் சரி அதை வந்து படிப்புன்ற ஒரு விஷயத்தை வெச்சே நம்ம மாத்தலாம் நம்ம படிக்கிறதினால உலகத்தில எந்த மூலையிலயும் போயிட்டு என்ன எதை வேணாலும் நம்மளால கல்வின்ற ஒண்ண வச்சு பா~ ஒண்ண வச்சு நம்மளால வாழ முடியும். நமக்கு நக~ பொ~ நகை பொருள் எதுவுமே வேண்டாம் நம்ம படிப்பு மட்டும் எடுத்துட்டு போனா போதும் நல்ல மதிப்பெண் பெறுவது மட்டும் க~ கல்வி இல்லை அதை வந்து அறிவு மேம்படுறதுக்கும் நம்ம அ~ அ~ அறிவு மேம்~ படிக்கிறதுனால நம்ம அறிவும் மேம்படுது அது படிக்கிறவங்களால இந்த மூடநம்பிக்கை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட